சைடுல நெறைய வெஹிகிள்ஸ் எல்லா நின்னுட்டு இருக்குறதயும் பாக்கலாம்.

இங்க கிரீன் கலர் மேட் ஒன்னு போட்டு வச்சுருக்காங்க.

இங்க நெறையா மரங்கள் வென்டிலேஷன்காக வளந்துருக்கு.

சைடுல டோர் ஒன்னு க்ளோஸ் பண்ணி வெச்சுருக்காங்க.

வெளிய பெரிய போடு ஒன்னு வெச்சுருக்காங்க.

இங்க நெறையா மரங்கள் வென்டிலேசன்காக வளந்துருக்கு.

பிஸ்கட்ஸ் எல்லா பாக்கெட்ல பேக் பண்ணி வச்சிர்கறத பாக்கலாம்.

இங்க பெட்டுக்கு மேல நறைய திங்ஸ் இருக்கறத பாக்கலாம்.

இங்க அழகான பீச் ஒன்னு பாக்கலா.

இங்க உக்கார்றதுக்காக நறையா சேர்ஸ் போட்டு வெச்சிருக்காங்க.

கொஞ்சோ ட்ரெஸ்ஸஸ் ஃபோல்டு பண்ணாம டேபிள்ல இருக்கு.

இங்க ரெண்டு பேரு உக்காந்துட்டு இருக்காங்க.

கொஞ்ச பேரு ஊதுபத்தி வெச்சி சாமி கும்ட்டுட்ருக்காங்க.

இங்க ஸ்டுடென்ட்ஸ் எல்லாரும் வைட் கலர் யூனிஃபாம் போட்டு நின்னுட்டுருக்காங்க.

இது ஒரு அழகான சின்ன ஷாப் .

இங்க நெறைய சேர்ஸ் போட்டு வெச்சிருக்குறத பாக்கலாம்.

இங்க டெலிவிஷன் டேபிள் எல்லாமே இருக்குது.

இப் பெரிய ரோடு ஒன்னு போகுறத பாக்கலாம்.

இங்க மரங்கள் நெறையா வென்டிலேஷன்காக வளந்துருக்கு.

சைட்ல நெறையா பென்ஸ் இருக்கற்தா பாக்கலாம்.

இது ஒரு சின்ன விவசாய பண்றதுக்கான இடம்.

இங்க லெதர்ஸ் பிளாக் கலர்ல இருக்குறத பாக்கலாம்.